ரெண்டு பேரு காட் மேல ஒக்கான்ருக்காங்க.

வீடும் ஃபுல்லா எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு ப்ளூசிங்டன் மேக்கப் அண்ட் புளு பியூட்டி சலூன் போட்ருக்கு.

இது வந்து பாக்கறக்கு ஒரு ஃபாரஸ்ட் மாரி இருக்கு.

இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லுமே ஒரே மரமா தா இருக்கு.

ஸ்டாஃப் வந்து ஒயிட் கலர் போர்டுல மார்க்கர் வச்சு எழுதிட்ருக்காரு.

கீழ ஸ்டூடென்ட்ஸ் எல்லா உக்காந்து கலர் பென்சில் கிரையான்ஸ் வெச்சு வரஞ்சிட்டுருக்காங்க.

ட்ரைவர் வந்து வெளிய வெயிட் பண்ணி வேடிக்க பாத்துட்டுக்காரு.

ஸ்கூல் பசங்க எல்லாரு நறையா இருக்காங்க.

முன்னாடி ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க அதுல ஒன்னு சின்ன கொழந்த.

மேல த லிட்டில் எர்த் குரூப்னு எழுதிருக்கு.

இந்த பில்டிங்கு வந்து கீழ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எ_டி_பி ஜெஹாநன்ட்னு எழுதிருக்கு.

இது வந்து ஒரு பாக்க ஃபெஸ்டிவல் சரவுண்டிங்ஸ் மார்ருக்கு.

லார்ஜ் வியூலியு ஒரு கார் நிக்கிது.

வானோ வந்து மழ வெயில் அடிக்கி.

டேட்டு குத்துற மிஷின்ஸ் இருக்கு லேப்டாப் இருக்கு.

அங்க இருந்து கீழ டஸ்ட்பின் இருக்கு.

க்ளாக் இருக்கு பைக்காரா லேக்கின் போட்டு உள்ள ஒரு ரூம் இருக்கு.

இங்க பாருங்க இது வந்து ஒரு ஜிம்மு .

இந்த கிச்சன்ல மேல டியூப்லைட் எரியிது.

இந்த ஜிம்ல எல்லா ஆக்ஸஸரீசு வச்சுருக்காங்க.

இந்த க்ளாக்ல டூ எய்ட் டொண்டி சிக்ஸ்னு எழுதிருக்கு.

இதுல டேட்ருக்கு டெம்பரேச்சர்ருக்கு .